பாத்தீங்கன்னா ஒரு அழகான சின்ன வீடு.

பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ல மிஷின்னு .

லேப்டாப் பக்கத்ல பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேன்ருக்கு .

இது பாத்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டு .

இதுக்கு பின்னாடி பாத்தீங்னா ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக்ல ஒரு பைய அந்த சைடு திரும்பி நின்னுட்ருக்காரு.

ரெண்டு செகப்பு நிறத்துல உள்ள கொடி வந்து ஏத்திருக்காங்க.

இங்க லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா நெறைய ஆடுகள் வந்து மேஞ்சிக்கிட்ருக்கு.

சுத்தியு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இயற்கையான பச்சப் பசேல்ங்குற ஒரு எடோ.

அவுங்க கைல பாத்தீங்கனா பெரிய சாவி ஒன்னு வெச்சிருக்காங்க.

இங்க பாத்தீங்கன்னா நறைய வாஷிங் மிஷின்ல்லா வச்சிருக்காங்க.

இதுக்கு வெளில பாத்தீங்னா ரெண்டு மூணு பேர் இருக்காங்க.

பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டறதுக்கான ஒரு நெலோ.

இங்க குழதைகள் பெரியவர்கல்லா விளையாடுறதுகான எடோ இருக்கு.

மூணு வண்டியில ரெண்டு வண்டி ரெட் கலரு ஒரு வண்டி எல்லோ கலர் .

அவங்களும் உக்காரதுக்கான இடம் கூட இருக்கு அங்க முன்னாடி.

இதோட என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் வச்சிருக்காங்க.

கொஞ்சொ டேபிள்ஸ்சு பெஞ்ச் அரேஞ்ச் பண்ணி வெச்சிருக்காங்க.

லெஃப்ட் சைடுல பாத்திங்கன ஒரு ஆள் கை கட்டி நின்னு பாத்துட்ருக்காங்க.

இதோட லைட்டிங்கெல்லா ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க.

இதோட ரைட் சைடுல பாத்தீங்னா பார்க்கிங் ஏரியா இருக்கு.

இந்த பில்டிங் வந்து பாத்தீங்கனா ஃபுல் லாவே ஒரு ஒயிட் கலர் ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

அதுக்கு கீழ பாத்தீங்கனா ஒரு ஃப்ளக்ஸ் போர்டு கூட வச்சுருக்காங்க.

இது வந்துட்டு பாத்தீங்னா ஒரு மீன் சந்தை.

மீன் வியாபாரிகள்ளா வந்துட்டு மீன் வெட்டி குடுத்துகிட்டுருக்காங்க.